ஆடு வெளிச்சமான இடத்துல படுத்து இருக்குது.

இங்க தீ நெறையா மலமட்டு எரிஞ்சிட்டுருக்குது.

இந்த ஹோட்டல்க்கு அடில டைல்ஸ் போட்ருக்காங்க.

இந்த காருக்கு பக்கத்துல ஒரு போலீஸ்கார் நின்னுட்டு இருக்குறாரு.

இது பாறையில ஓடுற ஒரு நீர்வீழ்ச்சி.

இச்சுக்கு வெளியில நெறைய பேர் நின்னுட்டு இருக்கறாங்க.

டேபிள் மேல ஒரு ஹெல்மெட் இருக்கு.

அதுல ஒரு காருக்கு அடியில ஒருத்தர் படுத்துகிட்டு--

அந்த சந்தைல பாத்தீங்கன்னா பூக்கள் எல்லாம் வச்சி கட்டிட்ருக்காங்க ஆட்கள் எல்லா.

அந்த பூ கட்ற சந்தையில ஒரு பக்கோ சாமி ஃபோட்டோ இருக்கு.

இது குன்னூர் பஸ் ஸ்டாண்ட் .

அதுக்கு பக்கத்துல எல்லோ கலர்ல ஒரு வாளியு இருக்கு.

இந்த ரோட்ல ஒரு கார் போயிட்ருக்குது.

சுற்றிலு பாத்தா கடைகள் இருக்கற மாரி தெரியிது.

போடுல வந்து சிறுமுகை கரியாம்பாளையம் கோயம்முத்தூர்னு எழுதிருக்கு.

பழங்கள வந்து வெள்ள பேப்பர் போட்டு அதுக்கு மேல அடுக்கி வெச்சிருக்கிறாங்க.

இந்த ஏரியாவுல நெறைய பழங்கள் இருக்கு.

சேர் டேபிள் நெறைய இருக்கு.

டேபிள் மேல கிளாஸ் டம்ளர் நெறைய இருக்கு.

இந்த எடத்துல ஃபுட் பாத் போட்டுருக்குறாங்க.

இது ஒரு கார்டன் ஏரியா .

இதுக்கு இடையில மாடுகள் நெறைய மேய்ந்துகிட்டு இருக்கு.

இது ஒரு பேக்கரி ஸ்டேஷன் .

ஆனா வெள்ள கலர்ல மேக மூட்டத்தோட இருக்கு.

இந்த ஏரியாவுல நெறைய மரங்கள் செடிகள் இருக்கு.

பவர் கம்பம்மு அந்த எடத்துல இருக்கு.

இந்த கண்ணாடிக்கு முன்னால நெறைய பேர் உக்காந்துகிட்டு இருக்குறாங்க.

இது ஒரு டூரிஸ்ட்டு வேன் .

அதுக்கு பக்கத்துல ஒரு வொய்ட் கலர்ல பல்பு போட்டுருக்காங்க.